இது பக்கத்துல ஆடர் பில்லர் போட்டிருக்காங்க.

ரோட்டுல பக்கத்துல ஒரு பெரிய வீடு.

இது வந்து ஒரு சின்ன அழகான ரூம் இந்த ரூம்க்குள்ள ஒரு கட்டில் அந்த கட்டிலு மேல இரண்டு வெள்ளை தலைகாணி இரண்டு செவப்பு தலைகாணி இருக்குது.

அவங்க பேக்குல ஒரு மூணு ஏ_சி இருக்குது.

வெளிய பாக்ரதுக்கே ரொம்ப அழகா இருக்குது.

இங்க கலர் கலரா நெறையா டேபிள் ருக்குது பக்கத்துல நெறைய ரெடிமேட் கப்போர்ட் இருக்குது.

இங்க ஒரு பெரிய பில்டிங் இத பாதி கண்ணாடியாலையும் பாதி கற்களாலையும் செய்யப்பட்டு இருக்கு.

இந்த வீட்டு மேல ஒரு ஆறு மகா ஆறு பேர் நிக்குறாங்க.

இது வந்து ஒரு சின்ன மினிஹாலு ஆறு பெரிய சோபா செட் இருக்குது.

இதுல ஒரு ஆள் மாஸ்க் போட்டு சைக்கிள் ஓட்டிட்டு போறாறு வெள்ளை சட்ட போட்டுட்டு.

ஏதோ ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் கேட்டு .

இதுல ரெண்டு மூணு ஷேர் ஆட்டோ நிக்கிது.

ஒரு ஆளு நிண்ணு அதுல சமைச்சிட்டுருக்காரு பக்கத்துல புளு கலர் டி ஷர்ட்டும் ஒரு ஜி ட்ராக் ஃபேண்ட்டும் போட்றுக்காரு.

இந்த நாலு புள்ளைங்க சேர்ந்து ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க. அதுல ஒரு மஞ்ச வீடு ரெண்டு வெல்ல வீடு ஒரு சேவப்பு வீடு இருக்குது.

இது வந்து ஒரு சின்ன புக்கு கடை புக்கு கடை பேரு வந்து ஶ்ரீ ராஜேஸ்வரி புக் லிங்க்ஸ் .

இந்த கோயிலை சுத்தி நறைய மரங்கள் இருக்குது உள்ள.

இந்தக் கோயில் வந்து கல்லால செய்யப்பட்டுள்ளது.

இது வந்து ஒரு சின்ன மெயின் ரோடு இந்த மெயின் ரோடு பக்கத்துல ஜெ_டி_ஆர் னு ஒரு கார் ஒர்க் ஷாப் இருக்குது.

நல்லா நீட்ட கிளீன் பண்ணி தகருவாங்க.